ஹைட்டா இருக்குற எடத்துல புக்ஸ் எடுக்கற்துக்கு ஒரு ஏணி போட்ருக்காங்க.

இந்த ரூம்ம வை எல்லோ கலர் பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

இந்த எடத்துல ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் வீடு ஒன்னுருக்கு.

அந்த பார்பர் ஷாப் பக்கற்துக்கு ரெட் கலர்ல இருக்கு.

அந்த பார்பர் ஷாப்புக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்னுட்ருக்காங்க.

ஒரு பக்கத்துல மூணு கலர் கலர் கொடைங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க.

சூரியன் வந்துட்டு மறையும் போது அந்த ரெண்டு பேர் அங்கு கை வெச்சிருக்க மாதிரி காம்ச்சிருக்காங்க அழகா.

இந்த எடத்துல ஒரு ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம் ஒன்னு காம்ச்சுருக்காங்க.

அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாக் கலர் கார் நிப்பாட்டி வெச்சுருக்காங்க.

இந்த எடத்துல பாத்திங்கன்னா மல மேல ஒரு அழகான வீடு காம்சிருக்காங்க கொஞ்சோ மிஸ்டா இருக்கு.

ஸ்டூடென்ஸுக்கு தேவையான பென்சில்ஸ் பேனா அது எல்லாமே இந்த கத்துல இருக்கு.

அந்த தேர் பாக்கர்துக்கு அழகா டெக்ரேட் பண்ணிருக்காங்க கிரீன் கலரு பிங்க் கலரு குடுத்து.

லைட்ஸ் எல்லா ஆன் பண்ணி பிரைட்டா இருக்கு ரூமு .

மேல லைட்ஸ்ஸல்லா ஆன்ல இருக்கு பலூன்னல்லா கட்டிருக்காங்க.

பெரிய மலைக்கு கீழ ரெண்டு பெரிய வீடுங்க காம்ச்சுருக்காங்க.

இங்க ஒரு கூட குள்ள நெறைய தக்காளிங்க இருக்குது.

அந்த தக்காளிங்கலா பாக்கறதுக்கு பாதி பழுத்தும் பாதி பழுக்காம காயாவு இருக்குது.

இந்த பிச்சர்ல ஒரு வாட்டர்பால்ஸ் பக்கத்துல மரோ இருக்குற மாதிரி காமிச்சி இருக்காங்க.

கீழ நெறைய பாறைங்கிருக்கு அதோட தண்ணி ஆறா போகுற மாதிரி காம்ச்சிருக்காங்க.